இவங்க வீட்டுல அப்டியே opposite யாரு பூரி

ஆஹ் அஹ் அது அப்படிதான் நான் எந்த பிரச்சனையும் கண்டுக்காம இருந்தேன் இப்ப அப்படியே நம்ம opposite டா இல்லையா

சரி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 அவனுக்கு ஏதாவது கொடு அபி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

ஆஹ் கேக்குது கேக்குது

காலையில தோசை சாப்பிட்டான் ஹம் எப்பவுமே பாதி சாப்பிட சாப்பிடவே அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு

ஏன்னா அவன் seven க்கு என் கூடயே எந்திரிச்சிடான்டா six thirty க்கு எந்திரிச்சேன் அவனும் ஒரு seven க்கு எல்லாம் எந்திரிச்சுட்டான் ஒரு seven அ something சீக்கிரமா எந்திரிச்சுட்டாரு sir உ நான் ten க்கு ஊட்டும் போது sir க்கு அப்படியே பாதி தூக்கம் பாதி சாப்பிட்டு சாப்பிடாம அப்படியே தூங்கிட்டாரு அதான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டான் ஹம்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

யாருக்குதாண்டி ஒரு girl ம் ஒரு boy நம்ம friends இதுல கவிக்கு மட்டும்தான் எனக்குத் தெரிஞ்சு பையன் ஒண்ணு

ஆமா இந்துப்பிரியாவுக்கு பையன் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு இந்துப்பிரியாவுக்கு பையன் ஒண்ணு பொண்ணா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

இப்ப நம்ம ரெண்டு பேத்துக்கும் தான் எனக்கு ரெண்டு பையன் உனக்கு ரெண்டு பொண்ணு அப்ப இவளுக்குமா

வேற யாராச்சும் எனக்கு contact இல்ல கவிதாட்ட contact இருக்கா ஆஹா அவளுக்கு பையன் மட்டும்தான்னு நினைக்கிறேன் ஒரு பையன் மட்டும்தான்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

ஆஹ் ஒரே பொண்ணு சீதா ஏதோ இதுல இருக்கா group ல இருக்கா இல்லை தனியா chat லயும் இருக்கா daily message பண்ணுவா தனியா chatting எல்லாம் இல்லை daily good morning good night மட்டும் அனுப்புவா ஆமா அவளும் அந்த மாதிரி பண்ணுவா எனக்கும் இப்போ பண்றது இல்லை

விஜீக்கு ஒரு பொண்ணு

கௌரி கிட்ட நான் பேசல அபி மறுபடியும்

சரி சரி

ரெண்டு பொண்ணு twins ஆ அஹ் சித்ராக்கு?

பாத்திமாவுக்கு ஒரே ஒரு பையன்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 கேக்குதுடி என்னோட voice கேக்கலையா ஆஹ் கேக்குது விட்டு விட்டு கேக்குது ஓ ஆஹ் வேற யாரு நம்ம set ல

இவளுக்கு ரேஷ்மா இருக்கால

பேசுனியா ஆஹ் ஃபேஸ்புக்ல பாத்தேன் அன்னைக்கு ஒரு பொண்ணு நினைக்கிறேன் ஃபேஸ்புக்ல தான் message ரேஷ்மாவா ஆமா நம்ம set லயே யார்கிட்ட contact இல்லைன்னா கீதப்பிரியாகிட்டதான் கீதப்பிரியா ஆஹ் okay okay black அ குட்டியா ஒரு பொண்ணு

சுத்தமா இல்லை யாரு contact ம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆஹ் அஹ் அவ்வளவுதான் வேறயாரு contact ல இல்ல

அவ்வளவுதான் girls அவ்வளவுதான் நம்மளுதுல A அபிராமி

ஆஹ் பவித்ரா அவளும் இல்லை

அபியும் பாதியிலேயே போயிட்டா அவ்வளவுதான்

என்னம்மா தெரியலே பசங்களோடது யாருதும் தெரியலே சுத்தமா தெரியாது யார் number மே இல்லை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 ஆஹ் ஞானம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையிலதான் வந்து work பண்றதுக்கு வந்திருக்கான் ஆமா சொன்னே ஆஹ் அப்புறமேல் phone பண்ணான் ஒரு தடவை அப்பதான் பேசினான் அப்புறம் அவங்க அப்பா வந்து ஏதோ ரொம்ப weak ஆயிட்டாராம் அவங்க அம்மா வந்து இல்லையாம்

அப்புறம் ச~ இது தங்கச்சி வந்து marriage பண்ணி கொடுத்துட்டாங்களாம்

ஆமா ஆமா அவங்க தங்கச்சிக்கு அப்ப அதான் அந்த twenty அந்த மாதிரில பண்ணியிருப்பாங்களா இருக்கும்

ஏய் நமக்கே age ஆயிட்டிஇருக்கு இதா இருக்கு

இல்ல நமக்கே இப்ப age ஆயிருச்சுடி அப்படின்னேன் ஆமாண்டி எனக்கு twenty eight டி உனக்கு twenty seven டி oh my god

oh my god எனக்கு என்னது இருபத்தி எட்டா இவருக்கு நான் சொன்னேன் thirty plus நீங்கெல்லாம் அப்படி வயசாயி போச்சுன்னு சொன்னனா இவங்க அப்பாவை நான் எல்லாம் இன்னும் twenty plus லதான் இருக்கேன் பார்க்கிற நீ எத்தனை வருஷம் twenty plus twenty plus ன்னே சொல்லிட்டு இருக்க அப்படின்னாரு கோக்கிமா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம்தான் சொல்ல முடியும் ஆமா அபி அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு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

அபி உனக்கு white hair வந்துருச்சா அபி ஆமா கோகிமா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 oil ஏ போடமாட்டேன்ல கோகி நான் college ல எண்ணெயே போட்டு வரமாட்டேன் இல்லடி அது எனக்கு before marriage ஒண்ணு ரெண்டு இருந்துச்சு mummy என்ன பண்ணாங்க அது அஹ் pluck பண்ணிட்டாங்க அதை புடுங்கக் கூடாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க cut பண்ணி விட்டுட்டாங்க அந்த hair மட்டும் அதை அப்படி pluck பண்ணீங்கன்னா இன்னும் தான் வரும் அது mummy அப்படி பண்ணிட்டாங்க அதனால அது ஒண்ணு ரெண்டு மூணு இருக்கு ரெண்டு மூணு இருக்கு எனக்கும் வந்துருச்சுஅபி நல்லாவே வந்துடுச்சு

கொஞ்ச துரத்துலயே இருக்கு அப்புறமா நடுவுல இருக்குன்றாங்கடி எல்லாம் ஒரு நாலு, அஞ்சு இருக்குன்றாங்கடி எனக்கே அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ரெண்டு மூணு இருக்கும் இருக்கும் எனக்கே இருந்துச்சு cut பண்ணிட்டேன்டி முன்னாடி இந்த ரெண்டு division பண்றோம் இல்லையா இந்த side ஒண்ணு அந்த side ஒண்ணு அப்படி இருக்கும் ரெண்டு மூணு இருக்கும் ஓஹோ ஒரு ரெண்டு மூணு தெரியும் முன்னாடியே அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அபி

ச்சே அதுக்குள்ள வயசாகி போச்சாடி நமக்கு இதுல உக்கார்

அதுக்கிருந்துட்டு அந்த பையன் இப்ப தருண் வந்து சொன்னான் அக்கா அந்த மாப்பிளை வந்து உங்களோட age தான்கா அப்படின்னு சொல்லலாம் என்னடா இது என்னோட age ல மாப்பிள்ளையா அதுக்கு கல்யாணம்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 ஏய் நம்மளுக்கு twenty-seven ங்கிறதையே மறந்துடுறோம் அச்சோ எனக்கு ஓ நம்ம age ல மாப்பிள்ளை இல்லை வயசானவங்ககளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நாம தான்டி சீக்கிரம் பண்ணிட்டோம் feel பண்றதே அதுதான் ரொம்ப சீக்கிரம் கல்யாணத்துல நிக்கும்

ஆஹ் அஹ்

இல்ல இல்ல இல்ல நம்ம நிறைய enjoy பண்ணாம waste பண்ணிட்டோன்றேன் ஹம் life யே waste பண்ணிட்டோம் நிறைய எதையுமே, எதையுமே நம்ம enjoy பண்ணல twenty-one ல கல்யாணம் பண்ணினா நீ என்ன enjoy பண்ணிருப்ப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

nineteen ஏய் என் nineteen complete ஆகறப்ப நீ கல்யாணம் பண்ணேம்மா ஏய் ஆமாம்டி நீ nineteen complete ன்னா நீ nearby twenty ல கல்யாணம் பண்ண two years அபி எப்படிப்பா two years நீ ninety five நான் ninety four மா அது okay அபி ஏய் okay okay இனியா வந்து வயத்துல இருக்கும் போதுதானே உனக்கு கல்யாணம் ஆச்சு ஆமாடி எனக்கு engagement ஆகும்போதே நீ வயித்துல இருந்தா பாப்பா ஹம் ஹம் ஆஹ் எனக்கும் உனக்கும் ஒரு six month லயே கல்யாணம் ஆயிருச்சு உனக்கு கல்யாணம் ஆயி six to eight month லயே என்னை fix பண்ணிட்டாங்கல்ல six month லாம் இல்ல இனியா வந்து nine months வயித்துல

இல்லம்மா நிறை மாசங்கும் போது கல்யாணம் engagement வந்து seven ஓ என்னமோ உன் வளைக்கப்புக்கு நான் வந்தனேடி nine month லேயா உனக்கு வளைகாப்பு செஞ்சாங்க okay அப்ப nine க்கு முன்னாடி எனக்கு marriage ஆயிருச்சு நான் வளைகாப்புக்குத்தானே first வந்தேன் ஆயிருச்சு marriage ஆயிதானே நான் வந்தேன் first time வளைகாப்புக்கு ஹம்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

நீ marriage ஆன உடனேயும் attend பண்ண first function அதான ஆமா first function நீ உன்னோடதுதான் அதுதான்

ஏய் வயித்துல ஒன்பது மாச~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 தாண்டி வந்திருக்கான் அதுக்கப்புறம் எதுக்குமே வரலைடி அவ அதுக்கு மட்டும் தான் வந்தான்

அந்த photo அனுப்பு உன்னோட marriage ல இருக்க photo

பாத்துருக்கேன் சும்மா மறுபடியும் அனுப்பு அது எங்கேயோ போயிருச்சு miss ஆயிடுச்சு அத ஏன்டி மறுபடியும் பாத்துக்கிட்டு விடுடி நம்ம இருக்கறத அனுப்புடி

நம்ம ரெண்டு பேர் இருக்கறதை அனுப்பு நாம ரெண்டு பேர் இருக்கறது college ல எடுத்த photos ஆ இப்ப கல்யாணத்துல எடுத்த photo வா college ல எடுத்த photo லாம் இருக்கா அபி college ல எடுத்த photo ன்னா இப்ப நம்ம கடைசியா வேலைக்கு போனோம் இல்லை அதுல system ல இருக்கும் என் phone ல இல்லை என்கிட்ட இருக்கற system ல இருக்கு இருக்கு இருக்கு

marriage ல எடுத்த photo நம்ம ரெண்டு பேர் இருக்கறது அனுப்பு ஆஹ் சரி okay எடுத்து அனுப்பறேன் என் பையன் அடுத்த round தூக்குவான் அப்ப எடுத்து அனுப்புறேன் இப்ப எடுத்தேன்னா நம்ம பண்ணிடுவான் அதெல்லாம் எடுத்து பாக்குறது dates pocket ஏ கொடுத்துட்டேன் கோகிமா அவன் வச்சு விளையாண்ட்டுட்டு இருக்கான்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 ஆஹ் dates புடிக்குது கொட்டை இருக்கு சாமின்னா சாப்பிட்டுட்டு கொட்டையை துப்பிடுவான் அவன் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டிருக்கிறான் சரி அதை அப்பிடியே பண்ணட்டும்ன்னு விட்டுட்டேன்